எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் இருக்காரு.

ரெட் கலர்ல ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க.

லைட்லா தொங்குது அந்த கேட் ரெட் கலர்ல இருக்கு.

பின்னாடி பெரிய பெரிய பில்டிங் மரோலா இருக்கு.

ரெட் கலர்ல ஒரு வே மாதிரி இருக்கு.

ரெட் கலர் கேப் போட்டு ஒருத்தர் இருக்காரு.

சின்ன ஸ்டூல் இருக்கு ஒரு ஸ்டீல் ஒரு கொம்பு மாரி இருக்கு.

உள்ள பெரிய பெரிய டேபிள் இருக்கு.

அந்த கார் வைட் கலர்ல இர்க்கு.

எல்லோ கலர் டி_ஷர்ட் போட்டு ஒரு பைய வெளாடிட்டு இருக்கா.

ரிக்ஷா வச்சுட்டு ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு.

பிளாக் கலர் டி_ஷர்ட் போட்டுட்டு ஒருதங்க நின்னுட்ருக்காங்க.

ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தரு ஒக்காஞ்சிட்ருக்காரு ரெட் கலர் ஷூஸ் இருக்கு.

கிரீன் கலர்ல ஒரு க்லாத் மாதிரி இருக்கு.

வாள்ள எல்லாம் ஒய்ட் கலர்ல இருக்கு.

கீழ ஃபுல்லா நெறைய மண்ணு இருக்கு.

அதுல ரெட் கலர்ல ஒன்னு எழுதிருக்காங்க.

ஃபோர்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ள நறையா மிரர் இருக்கு.

அந்த பில்டிங்க்கு ஒயிட் கலர் கிரீன் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

நெறைய பேர் ரோட் கிராஸ் பண்றாங்க.

ஆட்டோ இருக்கு நறைய பேரு க்ராஸ் பண்ணி வராங்க.

பர்பிள் கலர் சுடிதார் போட்டு ஒருத்தங்க இருக்காங்க.